வெள்ள கலர்ல கார் ஒன்னு நின்னுட்ருக்கு.

ப்ளூ கலர் சட்ட போட்டுட்ருக்கற கையில பை வச்சி நின்னுட்ருக்காரு.

இங்கே இருக்கிற பசங்க என்னமோ நடிச்சிட்ருக்காங்க.

இந்த எடம் வந்து சூப்பரா மெய்ன்டென் பண்ணிருக்கு.

இந்த ஹால்ல நடுவுல ஒரு ஃபேன் மாட்டி வெச்சிருக்காங்க.

இந்த எடத்துல ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு வெச்சிருக்காங்க.

இந்த ஷட்டருக்கு கீழ நாலு பிளாஸ்டிக் பாட்டல் இருக்கு.

இந்த இயற்கை சூழல் எல்லோருக்கும் ரொம்ப புடிச்சது.

இந்த கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க.

சீலிங் பக்கத்துல ரெண்டு ஃபேன் மாட்டிருக்கு.

இந்த தரை நல்லா ரெட் கலர்ல பாலிஷ்டா அழகா தெரியிது.

மஞ்சள் கலர் கண்ணுக்கு நல்லா பளிச்சினு தென்படுது.

அங்குள்ள கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய வெள்ள கலர்ல பாக்ஸ் வெச்சுருக்காங்க.

ரெண்டு கலரால மிக்ஸ் ஆன ஒரு அழகான பூ.

இந்த வீட்டோட கதவு பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்ருக்காரு.

ஒரு பெரிய பேனர் ஒன்னு நிறுத்தி விக் வக்கப்பட்டுருக்கு.

இந்த பிச்சர் பாக்கவே ரொம்ப டார்க்கா இருக்கு.

ஒரு ஆளு இந்த ஸ்கேனர் பக்கத்துல நின்னுட்ருக்குறாரு.

நெறைய வகையான டீ தூள் எல்லா வெச்சிருக்காங்க போல.

இதுக்கு பக்கத்ல ஒரு பைப்ல தண்ணி ஃப்லோ ஆயிட்ருக்கு.